இந்த வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்னா மலைகள் மரங்கள் நறையவே இருக்கு.

இதுல அவ ஒயட் ஷாட் அண்ட் ப்ளூ ஜீன் போட்ருக்கா.

இதுல இருக்கற எல்லாருமே ட்ரக்கிங் வந்துருக்காங்க.

இதுல ஒரே ஒருத்தர் பிளாக் கலர் கேமரா வச்சுட்டு நின்னுட்டுருக்காரு.

அந்த டூரிஸ்டர்ஸ்க்கு பின்னாடி பாத்தோம்னா ஃபுல்லாவே மரங்கள் அதாவது கிரீன் கலர்ல மரங்கள் அதெல்லா இருக்கு.

இந்த கேட்டுக்கு மேல பலூர்கார்ட் ஏர்போர்ட்ன்னு போட்ருக்காங்க.

அ தியேட்ருகுள்ள நறைய ஃபேன்ஸும் இருக்கு அண்ட் ஒரு பல்பும் இருக்கு.

அண்ட் இந்தப் பக்கோ ஒரு பெரிய பில்லர் இருக்கு அது ப்ளூ கலரால பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

வெளியில பாத்தீங்கன்னா அந்த டோர்ல கார் ஒன்னு ரெஃப்லெக்ட் ஆகுது.

இந்த பிச்சர்ல நம்ம பாக்குறது ஒரு பெரிய கிரவுண்டு .

இந்த கிரவுண்ட் பாத்தீங்ன்னா ஃபுல்லாவே மண்ணா இருக்கு இதுல நெறைய பேர் நடந்துட்ருக்காங்க அண்ட் நெறைய பேர் உக்காந்துட்டு இருக்காங்.

பள்ளிவாசல் வந்துட்டு ஃபுல்லாவே கிரீன் அண்ட் ஒயிட்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த பள்ளிவாசலுக்கு வெளிய ரெண்டு ஜென்ஸ் நின்னுட்ருக்காங்க ஒயிட் கலர் டிரஸ் போட்டுட்டு.

பிக்சர்ர நம்ப பாத்தோனா சைடுல நெறைய கிரீன் கிராஸ்ஸஸ் இருக்கு.

அண்ட் சைட்ல இருக்க வால்லா பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிர்க்காங்க.

மேல பாத்தீங்கனா நெறைய லைட் செட்டிங்ஸ் இருக்கு அண்ட் ஒ அ நெறைய ஸ்டெப்ஸ் கீழ இருக்கு.

இந்த ஸ்டோர்க்குள்ள ஒரு பிரவுன் கலர் ஃபேன் இருக்கு அந்த ஃபேன்க்கு பக்கத்துல ஒரு லைட் இருக்கு.

கீழ பாத்தோனா ஒரு ஐஸ் கிரீம் பாக்ஸ் இருக்கு.

இந்த சர்ச்சுக்கு வெளிய பாத்தோனா நெறைய பேர் பேண்ட் அடிச்சுட்ருக்காங்க இந்த பக்கோ பாத்தோனா மூணு லேடிஸ் ரெண்டு பசங்க அந்தப் பக்கமா போய்ட்ருக்காங்க.